அ அதுக்கு பக்கத்துல வந்து நெறைய ம மரம் இருக்குது செடி மரோலா இருக்கிறது.

அந்த ரூம்குலடி வந்து பிளாக் கலர்ல ஒரு போ போர்டு மாரி இரு.

இது பெரிய பேன்சி ஸ்டோர் இருக்குது அந்த பேன்சி ஸ்டோர்ல வந்து ஆறு ஃபேன் இருக்குது.

அதுல ஃப்ரண்ட்ல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ப்ளூ கலர்ல ஒரு டிரஸ் போட்டுருக்காங்க தலையில ஒரு கேப் வச்சிருக்காங்க ப்ளூ கலர்ல .

வெள்ளரிக்கா உல்லி வச்சிருக்காங்க அது கட் பண்ணி வச்சிருக்காங்க.

ரிய மார்பில் டைல்ஸ் இருக்குது.

அந்த கார வந்து ரெண்டு வேறு க்ளீன் பன்னிட்ருக்காங்க .]

ஒரு கருப்பு கலர் கார் இருக்குது.

மேல வந்து ஒரு வானம் ப்ளூ கலர்ல இருக்குது.

பெரிய தோட்டம் இருக்குது அந்த தோட்டதுக்கு தோட்டத்துல வந்து நெறைய செடி கொடி எல்லாம் நெறைய இருக்குது.

அந்த குளத்தோட சைடுல வந்து நெறைய பெரிய பெரிய மரோ எல்லா இருக்கு.

அந்த கடைக்குள்ள டி வந்து ஒருத்தர சேர் போட்டு உக்காந்துட்டு இருக்காரு.

அதுக்கு பக்கத்துல இனி ஒரு கடையில வந்து ஷட்டர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க.

அதுல வந்து ஒரு படிக்கட்டு இருக்குது.

இந்த கிரவுண்டுக்கு பிரண்ட்ல வந்து நெறிய செடி எல்லாம் இருக்கு.

ஒரு கேட்ருக்கு அதுல பச்ச கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு.

அந்த கேட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ரெண்டு மரம் இருக்குது.

ஒரு ரோடு இருக்குது அந்த ரோட்டுக்கு பிரண்ட்ல வந்து ஆ ஒரு ஒரு புல்லட் பைக் ஒரு ரெண்டு ஸ்கூ ஒரு மூணு ஸ்கூட்டி இருக்குது.

அதுக்கு சைட்ல வந்து பெரிய ரெண்டு பெரி ரெண்டு பெரிய பில்டிங் இருக்குது.

அப்ரொ கீழெலெருந்து மேல ஒருத்தங்க நடந்து வந்துடிருக்காங்க வெள்ளை கலரு டிரஸ் போட்டு.

இது அந்த ஃபேக்டரி அந்த ஃபேக்டரி உள்ள நெறைய தையல் மெஷின்லா இருக்குது.

அ அதுல வந்து பெரிய ப்ரண்ட்ல வந்து ஒரு கிள கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்காங்க.

பிரண்ட்ல ஒரு டேபிள் இருக்குது அதுல மெனு கார்டு வச்சிருக்காங்க.

சைடுல ஒரு ஒரு பொம்பல ஒருத்தங்க இருக்காங்க.

அப்புறம் கீழ வந்து ஒரு சின்ன டப்பா இருக்கு நெறைய டப்பா அடிக்கி வச்சிருக்காங்க.